சைடுல ஒரு ஃபேன் ஒன்னு வச்சிருக்காவ.

அப்புறம் ஒரு பொம்பள சைடுல நடந்து போயிட்ருக்காவ ரெண்டு பேரு.

சைடுல ஒரு மரம் தெரியுது.

ஐஐஐ அதுக்கு ஏத்த மாதிரி ஆறு எட்டு சேர் போட்டு வெச்சிருக்கு.

அப்றோம் மேல ஒரு ஃபேன் ஒன்னு கரங்கிட்டுருக்கு.

அதுல ஒரு வீட்டு மேல ஏதோ சின்டெக்ஸ் டேங்க் ஒன்னு கருப்புல வச்சிருக்கு.

சைடுல நடந்து போறதுக்கு அழகான ஸ்பேஸ் உட்டு கல்லடிச்சு வெச்சுருக்கு.

அதுலயும் ரூஃபெல்லாம் கெட்டி வச்சிருக்காங்க.

சிவ லிங்கத்துக்கு பின்னாடி பாத்தோம்னா கடல் மண்ணு கடக்கு.

சென்டர்ல பச்சை கலர் பலூனு ஒரு வெள்ள கலர் பலூனு வெச்சிருக்காவ.

சைடுல ஒரு ஓஸ் ஒன்னு போட்டுருக்காவ நடந்து போறதுக்கு பக்கத்திலேயே கல்லு போட்டு இருக்கு.

மண்டபத்தோட சாப்பாடு நடக்கூடிய ஏரியா .

இவ்லோ எல்லோ கலர் ஸ்கூட்டி நிக்கு வெளியே இரண்டு ஆட்டோ நிக்கு.

ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாரி இருக்கு ஒரு போஸ்டர்ல குதிரை எல்லாம் ஓடி வர மாரி இருக்கு.

அது வெளி சைடுல பார்த்தோம்னா ஒரு கார்ல ஒரு வெள்ளை கலர்ல நிக்கும் கிட்டயும் ஒரு டிம்போ ஒன்னு நிக்கும்.

கீழ ஒரு ராக்ல பிஸ்கட் அது இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க.

இது ஒரு சாமி கும்பிடகூடிய ஒரு கோயில் மாதிரி இருக்கு.